மல்டிடைமென்ஷனல் அரே என்பது மற்ற அரே க்களை சேமித்து வைக்கக்கூடிய அரே
ஒரு அசோசியேட்டிவ் அரே போன்றது
இருப்பினும் இந்த அரே க்கு அசோசியேட் ஆக இருப்பது மற்ற அரே க்களே
தெளிவாக புரிந்து கொள்ள புரோகிராம் ஐ துவக்கலாம்
இங்கிலிஷ் அல்பாபெட் இல்
ஒரு லெட்டர் இன் இடத்தை காண
உருவாக்கிய ஒரு புரோகிராம் ஐ பார்க்கலாம்
உதாரணமாக 1 என வால்யூ கொடுத்தால்
அது ஆ ஐ பொசிஷன் 1 இல் எச்சோ ஆட் செய்யவேண்டும்
2 என வால்யூ கொடுத்தால் அது ப் என பொசிஷன் 2 இல் காட்ட வேண்டும்
மேலும் த்ரீ க்கு சி என பொசிஷன் 3 இல் சொல்ல வேண்டும்
இதே போல் மேலும் முதலில் என் அரே வை உருவாக்குகிறேன்
மேலும் சுலபமாக பார்க்க இதை கீழே கொண்டு வருகிறேன்
நீங்களும் இப்படி செய்யலாம்
மேலும் அதனுள்ளே
இன்னொரு அரே உருவாக்குகிறேன்
அதை ஏபிசி என அழைக்கிறேன்
அதுவே அரே
ஒரு வால்யூ வை இங்கே
முன்னே செய்தது போல வைக்காமல்
ஒரு அரே வை உள்ளே வைத்திருக்கிறோம்
இவற்றினுள் வால்யூஸ் க்கள் இருக்கும்
உதாரணமாக கேப்பிட்டல் ஆ ப் சி மேலும் ட்
வால்யூ க்கள் காமா க்களால் பிரிக்கப்படும்
பின் டைப் செய்வோம் 123
இது மேலும் ஒரு அரே
இதில் வைப்பது 1234 அவ்வளவே
கீழே அரே இல் குறிப்பிட்ட டேட்டா வை எச்சோ ஆட் செய்வதை காட்டுகிறேன்
நம் மெயின் அரே வை அழைக்கலாம்
இந்த அரே வையும் கூட அழைக்கலாம்
அரே யின் உள்ளே உங்களுக்கு தேவையானதின் பொசிஷன் அது அரே குள் உள்ள ஒரு அரே
டைப் செய்கிறேன் எச்சோ
பின் நம் மெயின் அரே ஆன அல்பா
பின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் இன் உள் ஏபிசி
மேலும் இன்சைடு ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் நமக்கு தேவையான எலிமெண்ட் இன் பொசிஷன்
இப்போது உதாரணமாக ஆ என்பதை எச்சோ செய்ய
இயக்கிப்பார்க்கலாம் பெற்றது ஆ
இதை 123 என மாற்றினால் நமக்கு 1 வர வேண்டும்
நீஙகள் இங்கே காண்பது போல
நம் மெயின் அரே க்களின் உள்
இரண்டு பேசிக் அரே களை வைத்தோம் அவற்றை கால் செய்யவும் கற்றோம்
இப்போது புதிய புரோகிராம் ஒன்றை உருவாக்குகிறேன் நம்பர் க்கு தொடர்பாக ஒரு லெட்டர் இன் பொசிஷன் ஐ கண்டுபிடிக்க
இங்கே டைப் செய்கிறேன் போஸ்ஷன் 0 ஏனெனில் 0 தான் ஆரம்பம்

இப்போது எச்சோ ஆட் செய்வது லெட்டர் சோமதிங் இஸ் இன் பொசிஷன் சோமதிங்
இது மிகவும் சுலபமே
ஒரு பொசிஷன் ஐ இங்கே இடுகிறோம் மூன்று எனலாம்
அல்பாபெட் இல் மூன்றாம் பொசிஷன் இல் இருப்பதால் சி ஐ பெறுகிறோம்
நம் லெட்டர் ஐ எச்சோ ஆட் செய்ய முதல் பிளாங்க் ஐ அல்பா ஆல் நிரப்புகிறேன்
ஏபிசி போஸ் போஸ் நமது பொசிஷன் ஐ குறிக்கிறது
இஸ் இன் பொசிஷன்
பின் அல்பா
123 மேலும் பின் அந்த பொசிஷன் போஸ்
இப்போதைக்கு பொசிஷன் இஸ் எக்குவல் டோ 0
டைப் செய்வது எச்சோ சோமதிங்
ஆகவே இந்த பொசிஷன் செரோ
இன்டர்னல் அரே ABCஇல் பொசிஷன் செரோ
உண்மையில் சொல்வது ஆ இன் பொசிஷன் 0 இரண்டாவது இந்த அரே 123
பொசிஷன் செரோ
சொல்வது லெட்டர் ஆ இஸ் இன் பொசிஷன் ஒனே
இதை இயக்கலாம்
ஆ இஸ் இன் பொசிஷன் 1
இதை 1 என மாற்றலாம்
ரிஃப்ரெஷ் செய்தால் காண்பது லெட்டர் ப் இஸ் இன் பொசிஷன் 2
இப்போது இந்த அப்ளிகேஷன் ஐ முழுமையாக்க மேலும் சுலபமாக நேவிகேட் செய்ய செய்யப்போவது ஒன்றாம் இடத்துக்கு செரோ என எழுதுவதை தவிர்ப்பதே
1 என கடைசியில் எழுதுகிறேன்
மேலும் நன்கு தெரிய 1 ஐ பிராக்கெட் களில் வைக்கிறேன்
பொசிஷன் ஒனே மைனஸ் ஒனே என்பது உண்மையில் செரோ
1 என எழுதுவது முன்னே 0 என எழுதியதின் அதே ரிசல்ட் ஐ தரும்
2 என எழுதுவது முன்னே 1 என எழுதியதின் அதே ரிசல்ட் ஐ தரும்letter ப் ஆனது பொசிஷன் 2 இல் இருக்கிறது
1 என எழுத ஆ
பொசிஷன் 1 இலிருந்து கிடைக்கிறது
ஒரு வேளை செரோ என இங்கே எழுதினால்
பொசிஷன் 1 என்று ஏதுமில்லை பெறுவது லெட்டர் இன் பொசிஷன்
அந்த இடத்தில் லெட்டர் அல்லது பொசிஷன் வைத்திருக்கவில்லை
இதை இன்னும் user பிரெண்ட்லி ஆக்கி இருக்கிறேன்
இந்த டியூட்டோரியல் முடிகிறது நன்றி